எம்பெலிஷிங் ஆ ப்ளாட் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டுடோரியலின் இறுதியில் உங்களால் வருவனவற்றை செய்ய இயலும் ப்ளாட் இன் பண்புகளை மாற்றுதல் நிறம் கோட்டின் ஸ்டைல் கனம்
உள் புதைந்த லேடக் ஆல் ப்ளாட் க்கு தலைப்பு தருதல்
எக்ஸ் ய் அச்சுக்களுக்கு லேபல் இடுதல்
ப்ளாட் க்கு குறிப்புகள் சேர்த்தல்
அச்சுக்களுக்கு வரம்பு அமைத்து அதை பெறுதல்
ஆகவே இந்த டியூட்டோரியல் ஐ துவக்கும் முன் யூசிங் ப்ளாட் இன்டராக்டிவ்லி டியூட்டோரியல் ஐ முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்
ஆகவே ஐபிதான் ஐ பைலாப் உடன் துவக்குவோம்
முனையத்தில் ஐபிதான் ஹைபன் பைலாப் என டைப் செய்யலாம்
முதலில் ஒரு எளிய ப்ளாட் ஐ உருவாக்கிவிட்டு பின் அதை அலங்கரிக்கலாம்
எக்ஸ் இஸ் எக்குவல் டோ லின்ஸ்பேஸ் அடைப்பு குறிகளுக்குள் 2420 என டைப் செய்வோம்
பின் plotxசின் என டைப் செய்வோம்
நாம் காண்பது பைலாப் இன் முன்னிருப்பு நிறம் முன்னிருப்பு கோட்டின் தடிமன்
ப்லாட்டில் இந்த அளபுருக்களை நம்மால் கட்டுப்படுத்த முடிந்தால் நன்றாக இருக்குமல்லவா
ப்ளாட் கட்டளைக்கு கூடுதல் தரு மதிப்பு கொடுப்பதால் இதை செய்ய முடியும்
நாம் முதலில் இதை சுத்தம் செய்து விட்டு அதே ப்ளாட் ஐ கூடுதல் நிற தரு மதிப்புடன் வரையலாம்
சிவப்பு நிறத்துக்கு தர வேண்டிய மதிப்பு ர் ஆகவே சிஎல்எஃப் என டைப் செய்து பின் ப்ளாட் அடைப்பு குறிகளுக்குள் xsinஒற்றை மேற்கோள் குறிகளில் ர்

அதே ப்ளாட் இப்போது சிவப்பு நிறத்தில் இருக்கிறது
கோட்டின் தடிமனை லைன்விட்த் தரு மதிப்பு ஆல் மாற்றலாம்
ஆகவே டைப் செய்க ப்ளாட் அடைப்பு குறிகளுக்குள் xcosலைன்விட்த் இஸ் எக்குவல் டோ 2 இப்போது ப்ளாட் கோட்டு தடிமன் 2 உடன் உருவாக்கப்பட்டது
விடியோவை இங்கே இடை நிறுத்தி பயிற்சியை செய்து பின் தொடர்க
சின் நீல நிறத்தில் கோட்டுத்தடிமன் 3 உடன் ப்ளாட் செய்யவும்
இப்போது தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறவும்
நிறம் கோட்டுத்தடிமன் குறித்து தகவல் சேர்க்க வேலை முடியும்
ஆகவே சிஎல்எஃப் என டைப் செய்து பின் ப்ளாட் அடைப்பு குறிகளுக்குள் எக்ஸ் சின் ஒற்றை மேற்கோள் குறிகளுக்குள் ப் லைன்விட்த் இஸ் எக்குவல் டோ 3 என டைப் செய்க
கோட்டை வெறும் புள்ளிகளின் தொகுப்பாக காண லைன்ஸ்டைல் தரு மதிப்பை நிற தரு மதிப்புடனோ இல்லாமலோ தரலாம் அதற்கு முனையத்தில் டைப் செய்க சிஎல்எஃப் பின் ப்ளாட் xsinஒற்றை மேற்கோள் குறிகளுக்குள் டாட்
வெறும் புள்ளிகளாலான ப்லாட் கிடைக்கிறது
இதே ப்ளாட் நீல நிறத்தில் பெற டைப் செய்க சிஎல்எஃப் பின் ப்ளாட் அடைப்பு குறிகளுக்குள் எக்ஸ் sinஒற்றை மேற்கோள் குறிகளுக்குள் ப் டாட்
ஆவணங்களில் மற்ற கொடுக்கக்கூடிய தரு மதிப்புகளை காணலாம்
அதற்கு முனையத்தில் டைப் செய்க ப்ளாட் பின் கேள்விக்குறி
இப்போது ஆவணத்தை முழுமையாக படிக்க இயலும்
விடியோவை இங்கே இடை நிறுத்தி பயிற்சியை செய்து பின் தொடர்க
சைன் கர்வ் ஐ பச்சைநிற வட்டங்களால் ப்ளாட் செய்க
தீர்வுக்கு டெர்மினலுக்கு செல்வோம்
கோட்டுப்பாங்கு நிறம் இரண்டையும் குறிப்பிடுவோம்
ஆகவே டைப் செய்வோம் clf பின் ப்ளாட் அடைப்பு குறிகளுக்குள் xகோஸ் ஒற்றை மேற்கோள் குறிகளுக்குள் கோ
விடியோவை இங்கே இடைநிறுத்தி கொடுத்த பயிற்சியை செய்தபின் தொடரவும்
எக்ஸ் வெர்சஸ் டான் வளைவை சிவப்பு சிறு கோடு வரியில் கோட்டு அகலம் 3 உடன் ப்ளாட் செய்க
தீர்வுக்கு டெர்மினலுக்கு போவோம்
லைன்விட்த் தருமதிப்பையும் லைன்ஸ்டைல் ஐயும் பயன்படுத்தலாம்
டைப் செய்க clf பின் ப்ளாட் அடைப்பு குறிகளுக்குள் எக்ஸ் கோஸ் ஒற்றை மேற்கோள் குறிகளுக்குள் ர் ஹைபன் ஹைபன் இப்போது எளிய ப்ளாட் ஐ நாம் விரும்பும் நிறம் பாங்கு கோட்டு தடிமனுடன் வரையத் தெரியும்
மேலும் ப்ளாட் ஐ அலங்கரிப்பதை பார்க்கலாம்
பங்ஷன் மைனஸ் எக்ஸ் ஸ்க்வேர்ட் பிளஸ் 4எக்ஸ் மைனஸ் 5 க்கு ஒரு ப்லாட் வரைந்து துவக்கலாம்
இதற்கு டைப் செய்க சிஎல்எஃப் பின் ப்ளாட் அடைப்பு குறிகளுக்குள் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் பிளஸ் 4 ஸ்டார் எக்ஸ் மைனஸ் 5ர் லைன்விட்த் இஸ் எக்குவல் டோ 2
காண்பது போல ப்ளாட் க்கு படத்தில் விவரணம் ஏதும் இல்லை
ப்ளாட் க்கு ஒரு தலைப்பு மூலம் அது என்ன என்று குறிப்பிட டைட்டில் கட்டளையை பயன்படுத்துக
ஆகவே முனையத்தில் டைப் செய்வோம் டைட்டில் அடைப்பு குறிகளுக்குள் மேலும் இரட்டை மேற்கோள் குறிகளில் பாரபோலிக் பங்ஷன் எக்ஸ் ஸ்க்வேர்ட் பிளஸ் 4எக்ஸ் மைனஸ் 5 இப்போது ஒரு தலைப்பு இருக்கிறது
ஆனால் அது ஒழுங்கு செய்யப்படவில்லை அழகாக இல்லை
இதில் பின்னங்களும் மேலும் சிக்கலான லாக் எக்ஸ்ப் போன்ற பங்ஷன் களும் இருந்தால் அசிங்கமாகவே இருக்கும்
ஆகவே தலைப்பு ஒரு வேளை லேடக் ஒழுங்கில் இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும்
இதை செய்ய சரத்துக்கு முன்னும் பின்னும் குறியை இட வேண்டும்
ஆகவே கட்டளையில் டைப் செய்க டைட்டில் அடைப்பு குறிகளுக்குள் மேலும் இரட்டை மேற்கோள் குறிகளில் பாரபோலிக் பங்ஷன் டாலர் குறி மைனஸ் எக்ஸ் ஸ்க்வேர்ட் பிளஸ் 4எக்ஸ் மைனஸ் 5 டாலர் குறி பாலினோமியல் அடுக்குக்கோவை ஒழுங்காகிவிட்டது
விடியோவை இங்கே இடைநிறுத்தி கொடுத்த பயிற்சியை செய்தபின் தொடரவும்
படத்தின் தலைப்பை முழுதும் லேடக் பாங்கில் ஒழுங்கு செய்க
தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறுவோம்
தீர்வு முழு சரத்தையும் குறிகளுக்குள் இருத்துவது
ஆகவே டைப் செய்க டைட்டில் அடைப்பு குறிகளுக்குள் டாலர் குறி பாரபோலிக் பங்ஷன் x ஸ்க்வேர்ட் பிளஸ் 4எக்ஸ் மைனஸ் 5 டாலர் குறி
இப்போது தலைப்பு இருந்தாலும் எக்ஸ் ய் அச்சுக்களுக்கு லேபிள் இல்லாமல் முழுமை அடையவில்லை
நாம் x அச்சை எக்ஸ் என்றும் y அச்சை ப் என்றும் லேபல் செய்வோம்
ஆகவே அதற்கு முனையத்தில் டைப் செய்க க்ஸ்லாபெல் அடைப்பு குறிகளுக்குள் இரட்டை மேற்கோள் குறிகளில் எக்ஸ் பின் முனையம் யிலாபெல் அடைப்பு குறிகளுக்குள் இரட்டை மேற்கோள் குறிகளில் ப் ஒஃப் எக்ஸ்
நாம் கண்டது போல க்ஸ்லாபெல் மற்றும் யிலாபெல் கட்டளைகள் ஒரு சரத்தை தரு மதிப்பாக ஏற்கின்றன
க்ஸ்லாபெல் x ஆக்ஸிஸ் க்கு எக்ஸ் என லேபல் இடுகிறது
யிலாபெல் y ஆக்ஸிஸ் க்கு ப் என லேபல் இடுகிறது
விடியோவை இங்கே இடைநிறுத்தி கொடுத்த பயிற்சியை செய்தபின் தொடரவும்
எக்ஸ் மற்றும் ய் லேபல் களை எக்ஸ் மற்றும் ப் என லேடக் பாங்கில் அமைக்கவும்
லேடக் வேண்டுமெனில் நாம் செய்ய வேண்டியது சரங்களை குறிகளுக்குள் இருத்துவதுதான்
தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறுவோம்
டைப் செய்க க்ஸ்லாபெல் அடைப்பு குறிகளுக்குள் டாலர் குறி எக்ஸ் டாலர் குறி
யிலாபெல் அடைப்பு குறிகளுக்குள் இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள் டாலர் குறி ப் ஒஃப் எக்ஸ் டாலர் குறி
ப்ளாட் இப்போது ஏறத்தாழ பூர்த்தி ஆகிவிட்டது
புள்ளிகள் மட்டுமே குறிக்கப்பட வேண்டும்
உதாரணமாக புள்ளி 2 1 என்பது லோக்கல் மாக்ஸிமா
அப்படி புள்ளியை குறிக்க நாம் விரும்பலாம்
இதற்கு அன்னோடேட் பங்ஷன் ஐ பயன்படுத்த வேண்டும்
ஆகவே முனையத்தில் டைப் செய்வோம் அன்னோடேட் அடைப்பு குறிகளுக்குள் இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள் லோக்கல் மாக்ஸிமா காமா க்ஸி இஸ் எக்குவல் டோ அடைப்பு குறிகளுக்குள் 2 காமா 1
நீங்கள் காண்பது போல அன்னோடேட் கட்டளைக்கு முதல் தரு மதிப்பு புள்ளியை குறிக்க நாம் பயன்படுத்தும் பெயர் இரண்டாம் தரு மதிப்பு இந்த பெயர் தோன்ற வேண்டிய இடத்தின் ஆயத்தொலைவுகள்
அது இரண்டு எண்கள் கொண்ட ஒழுங்கு வரிசை
முதலாவது எக்ஸ் ஆயம் இரண்டாவது ய் ஆயம்
விடியோவை இங்கே இடைநிறுத்தி கொடுத்த பயிற்சியை செய்தபின் தொடரவும்
புள்ளி 4 0 க்கு ரூட் என பெயரிடவும்
முதலில் இட்ட பெயர் என்ன ஆனது
தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறுவோம்
நாம் காண்பது போல ஒவ்வொரு அன்னோடேட் கட்டளை யும் படத்தில் புதிய பெயரிடலை செய்கிறது
இப்போது ப்ளாட் ஐ அலங்கரிக்க எல்லாம் இருக்கிறது ஆனால் அது அச்சுக்களின் எல்லைகளை அமைக்காவிடில் முழுமையாக இராது
ப்ளாட் விண்டோ வில் கொடுத்துள்ள பட்டன் ஐ கொண்டு இதை செய்யலாம்
அல்லது டெர்மினலில் இருந்தும் இதை அமைக்கலாம்
இதற்கு xlim மற்றும் ylim functionகளை பயன்படுத்துக
ஆகவே முனையத்தில் டைப் செய்வோம் அன்னோடேட் அடைப்பு குறிகளுக்குள் இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள் ரூட் காமா க்ஸி இஸ் எக்குவல் டோ அடைப்பு குறிகளுக்குள் மைனஸ் 4 காமா 0
க்ஸ்லிம் functionநடப்பு எக்ஸ் அச்சின் எல்லைகளை திருப்புகிறது
யிலிம் நடப்பு ய் அச்சின் எல்லைகளை திருப்புகிறது
x அச்சின் எல்லைகளை 4 இலிருந்து 5 என கட்டளை xlim 45 மூலம் மாற்றுக

y அச்சின் எல்லைகளை அதே போல அமைக்கவும்
விடியோவை இங்கே இடைநிறுத்தி கொடுத்த பயிற்சியை செய்தபின் தொடரவும்
செவ்வகம் 1 15 மற்றும் 3 0 என அச்சுக்களின் எல்லைகளை அமைக்கவும்
தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறுவோம்
பயிற்சியில் x அச்சின் கீழ் மேல் வரைகள் முறையே 1 மற்றும் 3
y அச்சின் கீழ் மேல் வரைகள் முறையே 15 மற்றும் 0
டைப் செய்யலாம் க்ஸ்லிம் அடைப்பு குறிகளுக்குள் 1 காமா 3 மற்றும் யிலிம் அடைப்பு குறிகளுக்குள் 15 காமா 0
இது தேவையான செவ்வகத்தை தருகிறது
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிவுக்கு வருகிறது
இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்றது தரு மதிப்புகள் மூலம் ப்ளாட் இன் நிறம் கோட்டின் ஸ்டைல் கனம் ஆகிய பண்புகளை மாற்றுதல்
டைட்டில் கட்டளை மூலம் ப்ளாட் க்கு தலைப்பு தருதல்
குறிகளை முன்னும் பின்னும் சேர்த்து லேடக் பாங்கு ஒழுங்கை கொண்டுவருதல்
xlabel மற்றும் ylabel கட்டளைகள் மூலம் எக்ஸ் ய் அச்சுக்களுக்கு லேபல் இடுதல்
annotate கட்டளை மூலம் ப்ளாட் க்கு குறிப்புகள் சேர்த்தல்
xlim மற்றும் ylim கட்டளைகள் மூலம் அச்சுக்களுக்கு வரம்பு அமைத்து அதை பெறுதல் சில சுய பரிசோதனை கேள்விகள்
1கோசின் வரைபடம் ஒன்றை 2pi முதல் 2பி வரை கோட்டுத்தடிமன் 4 உடன் ப்ளாட் செய்க
யிலாபெல் கட்டளையில் உரையின் ஒதுக்கத்தை மாற்ற வழி உண்டா என்று ஆவணங்களை பார்த்து கண்டு பிடிக்கவும்
தேர்வுகள் ஆம் அல்லது இல்லை
கடைசி கேள்வி
லேடக் ஒழுங்கில் தலைப்பு x2 5x6 என அமைக்கவும்
இப்போது பதில்கள் 1
கோசின் வரைபடம் ஒன்றை 2pi முதல் 2பி வரை கோட்டுத்தடிமன் 4 உடன் ப்ளாட் செய்ய லின்ஸ்பேஸ் மற்றும் ப்ளாட் கட்டளையை இப்படி பயன்படுத்தவும் எக்ஸ் linspace 2பி 2பி பின் plotஎக்ஸ் கோஸ் லைன்விட்த்4 இரண்டாவது கேள்விக்கு பதில் முடியாது
யிலாபெல் கட்டளையில் உரையின் ஒதுக்கத்தை மாற்ற தேர்வு கிடையாது
மூன்றாவதான கடைசி
லேடக் ஒழுங்கில் தலைப்பு ஒழுங்கை அமைக்க சமன்பட்டை இரண்டு டாலர் குறிகளுக்குள் எழுத வேண்டும்
titlex2 5எக்ஸ்6 இந்த டியூட்டோரியல் ஐ ரசித்திருப்பீர்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறோம்